இது ஒரு மூவி தியேட்டர் .

ம் லாஸ்ட்டு சீட்ல மக்கள் ஒக்காந்துட்டுருக்குற மாரி இருக்கு.

பின்னாடி இன்னு கொஞ்சோ நெறைய திங்ஸ் இருக்கு.

இது ஒரு மூவி தியேட்டர் .

போர் பக்கத்துல ஒரு சேர் போடப்பட்ருக்கு.

இது ஒரு வாட்டரு டேம் .

கீழ ஒரு காலி எடோ இருக்கு.

இது ஒரு பேங்க்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா.

பேங்க்குக்கு முன்னாடி ஸ்கூட்டி வண்டி நிக்குது.

ரோடுக்கு மேல டெய்ரி ஷாப் ஒன்னுருக்கு.

இந்த பங்க்ஷன் நடக்குற ஏரியாக்கு பின்னாடி ட்ரீ தெரிது.

ரெண்டு ட்ரீஸ் தெரியிது. ரெண்டு சைடுலயு .

ஆப்போசிட்ல ஃபுல்லா மரங்களு செடி கொடிகள் மட்டு தா தெரியிது.

இதுக்கு முன்னாடி ஒரு இன்னோவா கார் நிக்கிது.

ரோட்ல ஒரு ஆட்டோ பாஸ் ஆகுது.

நடுல ஒரு ட்ரெயின் செட்டப் பண்ணிருக்காங்க.

ரைட்ல தங்கறத்துகான ஹோட்டல் ரூம்ஸ் இருக்கற மாதிரி தெரி.

இந்த பஸ் ஸ்டேண்ட்ல நெறைய பேர் நின்னுட்ருக்காங்க.

இக் கேட் ப்ளாக் கலர்ல இருக்கு.

மேல நடந்து போறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு.

இந்த டாய் ஷாஃப்பில நெறைய பொம்ம வச்சிருக்காங்க செல்ஃப்ல

சைடுல ஒரு கிளாஸ்குள்ள நெறைய பொம்ம குழந்தைங்க விளையாடுற சாமான் வெச்சிருக்காங்க.

விண்டோல ஒயிட் ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க.

ஃபுல்லா செடி வளந்துருக்கு மழ வர மாரி இருக்--

இந்த பாறைகளுக்கு சைடுல ஃபுல்லா புல் எல்லா இருக்கு.

பஸ் டிரைவர் பஸ்ஸுக்கு முன்னாடி ஒருத்தவர் நிக்கிறாரு.

ஒரு டேப் டேபிள் சேர்ஸ் அந்த மாரி ரெண்டு மூணு இருக்கு.

இந்த ஏரிக்கு லெஃப்ட் சைட்ல காலி இடமா இருக்கு.

பக்கத்துல ஒரு ஒயிட் கார் இருக்கு.

பக்கத்துல இருக்கற பில்டிங் நார்மல் பில்டிங் மாரி இருக்கு.

வெளிய நின்னு ஒருத்தவரு போட்டோ எடுக்க எடுக்குறாரு.

இது ஒரு ஃப்ளவர் ஷாட் .

அதுலருந்து பூ அழகா கீழ விழுகற விழுற மாரி செட் பண்ணிருக்காங்க.

இது துணி கடைக்கு வெளிய என்ட்ரன்ஸ்ல கிளாஸ்ஸால செஞ்சுருக்காங்க.

இது ஒரு இரயில்வே ஸ்டேஷன் .

அந்த ஜங்ஷன்க்கு மேல ஃபுல்லா ஷெட்டு போட்டு கவர் பண்ணிருக்காங்--

இது ஒரு ஓபன் ஏரியா .

இந்த ஓப்பன் ஏரியாவ தாண்டி ஒரு மல தெரிது.

கீழ இருக்கிற புல்லெல்லா ரொம்ப காஞ்சி போயிருக்--

கார்ட்னிங் பண்ற மாரி இருக்கு சுத்தி மரங்கள் இருக்கு.

ப்ளூ கலர் கர்டைன்ஸ் போட்டு கவர் பண்ணிருக்காங்க.

இந்த டெக்ஸ்டைல் ஷாப்ல பின்னாடி ஷெல்ஃப் இருக்கு.

முன்னாடி வுட்டன்ல செஞ்ச கபோர்ட் மாரி தெரியிது.

இந்த பொம்மைக்கு எல்லோ கலர் டிரஸ் மாட்டி வுட்ருக்காங்க.

இந்த ரோட்டுக்கு முன்னாடி ப்ரைவேட் ரோட் நோ த்ரு ஃபேர்ன்னு போட்ருக்காங்க.

பக்கத்துலே ஒரும் ஒரு செடி தெரியிது.